ஆமா பருத்தி மக்காச்சோளம் கம்பு கூட அவ்ளோவா போட மாட்டாங்க பருத்தி தான் பருத்தி சோளம் தான்

ஆஹ் உம் ஆஹ் உங்க காட்டுல மருந்து அப்பப்பா மருந்து அடிக்கணும்க்கா நாங்களே இப்போ மூணு தடவ மருந்து அடிச்சுட்டோம் ஆமா அதா எல்லாமே கலப்பட மருந்து இருக்கு நாங்க இந்த வாட்ட கலப்பட மருந்து தான் அடிச்சோம் அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அஹ் அஹ் ஆமாம் யூரியா யூரியா போட கூடாதுன்னு சொல்றாங்க அத போட்டாத நல்லா வளருது என்ன செய்ய

நம்ம யூ நம்ம யூரியா போட்டா மண்ணு போயிரும்லாக்கா

ஆமாம் எங்க ஊர்ல ஆமா ஆமா நாங்க ஆடு வச்சி இருக்கோம் நாலு ஆடு இருக்கு அது எங்க மாமா மொத்தமா ஒரு இதுல போட்டு ஒரு room ல இருக்கும் அதுக்குன்னு தனியா வச்சுருக்கோம் அதுல வந்து மொத்தமா அதோட கழிவு எல்லாம் சேர்த்து வச்சு இருக்கோம் சேர்த்து வச்சிருந்து ஆஹ் வாரத்துக்கு ஒரு தடவ போயி எங்க மாமா கொட்டிட்டு வருவாங்க அடுத்து ஆஹ் ஆமாம் அது உம் இயற்கை உரலாம் இல்லையா ஆனால அது கொஞ்சம்

நமக்கு மண்ணு கெட்டு போகாம இருக்கும்ல நல்லா அடுத்த தடவையும் போட்டுகிடலாம்ல use பண்ணிக்கலாம்

இதுவும் போடுவாங்க இது இது நம்ம ஆட்டு சாணம் அதுலாம் போடுவாங்க போட்டுட்டு இந்த இது செடி இதெல்லாம் இருக்கும் ல இந்த பருத்தி அந்த கழிவு அந்த இது போடுவாங்க அதுவுமே நல்லா ஒரம் ஆகிரும்

இது வந்து சும்மா ஆத்து ஆத்து இதான்க்கா எங்க காடு வந்து அதுனால அந்த கரிசக்காடு மாதிரி மண் புழுலாம் கிடையாது எங்க அம்மாச்சி ஊரு தான் விவசாயம்னா எங்க அம்மாச்சி ஊருதான் நல்லா உம் கடலை நல்லா போற்றுக்காங்க நிறைய போடுவாங்க அது அது கரி~ கரிசல் மண்ணுக்கா அது உம் கரிசல் இது கரிச~ கரிசக்காட்டுல கடலை போடுவாங்க அக்கா நல்லா வளரும் ஆமா ஆமா ஆஹ் அது கிராமம் எங்க அப்பாச்சி ஊரு கிராமம் நாள

உம் உம்

அஹ் எங்க அம்மா அம்மா ஊரு பக்கம் வந்து நெல்லு நெல்லு தான் வெளச்சல் இருக்கு எப்பயுமே எதாவது வெளைச்சல் இருந்துட்டே இருக்கும் இங்குட்டு இங்குட்டுதா விருதுநகர்ல தான் ஆமா நானுமே கேட்டன் எங்க அம்மாட்ட ஏன்மா எல்லாருமே அஹ் பாக்க பில்லு மாதிரி தான் தெரியும் அதாவது நமக்கு நெல்லு மாதிரியே தெரியாது என்னனு அஹ் அதனால கேப்பன் என்னம்மா அது நெல்லு பாப்பா நம்ம ஊருலயும் நெல்லு விளையும் உம் நெல் அஹ் ஆமா ஆமா அப்படிதா நெல்லு மாறியே இருக்காது அது என்ன சொல்றது புல்லு கோரப்புல்லு மாதிரி நல்லா பெருசா வளர்ந்து இருக்கும் உம் அமா

நாங்க இங்க தோட்டம் வச்சிருக்கோம் அக்கா வீட்டு பக்கத்துலையே அதுலயே வந்து நாங்க பீர்க்கங்கா செடி, பூசணிக்காய் செடி இதுலே போட்டு இதுலே போட்டு நிஜமாவே இருக்கு அந்த இது பக்கத்துல இங்க தண்ணி வரும் குழாய்ல உப்பு தண்ணி வந்து வீட்டுல இருக்காது பக்கத்துல

அஹ் நாங்க வாழை நாங்க வாழைமரம் லா நிறைய இருக்கு வாழைமரம், பூசணிக்காய் அஹ் வேற பொடலங்கா இந்த மாதிரி நிறையா இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையானது அங்கே புடிங்கிக்கலாம் புடிங்கிக்கலாம் வாரத்துல

உம் அஹ்

அங்க வாழமரமே முக்காவாசி பேர் இந்த சாக்கடை கிட்டயே வச்சுருக்காங்கக்கா அதுவே நல்ல தான் வளருது அந்த ஆஹ் அதான் அதான் சொல்றேன்ல அது நம்ம வீட்டுக்கு பின்னாடி சாக்கடை தண்ணிலேயே நல்லா வளருது எங்க ஊர் பக்கம்லாம் அதான்

நாங்க இந்த வாட்டம் நாட்டு வெண்டைக்காய் போட்டு இருந்தோம் கத்திரிக்கா போடா மாட்டோம் நாடு வெண்டைக்க போட்டு இருந்தோம் அதுல ஆஹ் அது நல்லா இருக்கு ஆனா என்ன முத்திரும்க்கா அதே மாரிதான் இந்த வாரத்துக்குள்ள இப்ப இந்த வாரம் காய்க்குத்துனா இந்த வாரமே பிடிங்கிரனும் உம் உம் உம் உம்

ஆமாம் விதைக்குரதுக்கு அதான் use பண்ணனும் ஓராட்ட பீக்கங்கா வேற இருக்கு பீக்கங்காவும் நிறையா முத்தி போயிருச்சி காட்டுக்கு ஒரு வராமா போல

ஆஹ் அதுலா போட மாட்டாங்கக்கா அது வந்து வெதக்காய்னு போட மாட்டோம் வீட்டுல அதுவா முளைச்சி வந்தாதா உண்டு ஆஹ் அதுலாம் அது நிறைய கிடைக்கும் sale பண்ணலாம் நம்ம

ஆமா அது இங்க season லா அக்கா

ஏன் அக்கா cover ல நல்லா கட்டி வச்சிட்டிங்கனா அது பாட்டுல இருந்துக்கும் அக்கா ஒன்னும் செய்யாது ஆம் உம் ஆமா ஆமா

அஹ் ஆமா ஆஹ் எங்க அப்பா கொண்டு வந்துருவாரு அஹ் எப்பயாவது கொண்டு வருவாங்க அவிச்சு சாப்பிடுவோம் இது பொரிக்குரதுக்கு நல்லா இருக்க மாட்டிக்குது காட்டுல வில்றது அதுக்குள்ள தனியா விக்குறாங்க இப்ப கடைல ஆஹ் நம்ம இத நம்ம வீட்டுல வளந்து வர வச்சி பாத்தோம்ன வர மாட்டிக்குது கடைல வாங்கி பொரிச்சா அப்படி வருது உம் அஹ்

இப்புடி நம்ம வீட்டுல விளையிற மக்காசொளத்தையா பண்ணிங்க?

ஆமா உம் அஹ் அஹ் ஆஹ் ஆஹ் இன்னொரு தடவ நா வாங்கி try பன்னி பாக்கணும்

ஆஹ் ஹம் First உ அது அவிங்க எப்புடி பண்றாய்ங்கலோன்னு என்னான்னு தெரிலல நம்ம கொழந்தைக்கு குடுக்க முடியாது ஆஹ் நம்ம உம் உம் இந்த வாட்ட எங்க அம்மா ஆமாக்கா ஆமாக்கா try பண்ணனும் இந்த அடுத்த வாரம் வரும் எப்டியும் போவாங்க try பன்னி பாப்போம் எப்டி இருக்குனு

உம் உம் ஆமா

அதான் நா அதுக்கு தான் அதான் நான் கேக்குறன் நம்ம வீட்டுல வாங்கி இது பன்னா use பன்னா தான் நல்லது நம்ம சாப்டயுமே அதான்

ஆஹ் ஆமா

சேரி அப்புறம் அண்ணே எப்போ வேல விட்டு வருவாங்க சாப்பாடு எல்லாம் அப்பப்போ செஞ்சு வச்சுருவீங்களா?

நேரா வந்தன் நீங்க வந்து பண்ண விடுவாரா? சாப்ட்ருவாங்களா? பாப்பா? பாப்பா ஆஹ் இல்ல பாப்பா பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கும்ல அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாப்பா வந்ததுக்கு அப்புறம் சாப்டுவாங்களா?

சேரி சேரி சேரி சேரி தம்பி அவ தம்பி ஸ்கூல் போறானா இல்ல வீட்டுல தா இருக்கனா சேட்ட பண்ணிட்டு

ஆமா இல்ல அவனும் நாலு விஷயம் தெருஞ்சுப்பான் இல்லையா ஸ்கூல்ல ஆமா ஆமா அங்க~ அங்குட்டு போன தான் அவங்களுக்கு தெரியும் பசங்களோட இருக்கணும் ஸ்கூல்க்கு timing க்கு போனும் இருக்கும் அப்டிங்குறது தெரியும் ஆஹ் ஆஹ் உம் அஹ் அப்டிதான் இருக்கணும் உம் உம் நல்லா கேக்குறதுக்கு சந்தோசமா இருக்கும்

ஆஹ் ஆமா ஆமா

ஆஹ் மாமியார் பாத்துக்கிருவாங்களா? தம்பி பாப்பா வ செர் செரி ரெண்டு நாள் கூட்டு போய்ட்டு கூட்டு வாங்க சனிக்கெழம ஆஹ் ஆஹ் செர் செரி ஆஹ் ஆமா ஆமா ஆமா பக்கத்துல வெளாடுற பிள்ளைங்களும் ஊருக்கு போயிட்டா இவிங்க மட்டும் தனியா இருக்கனும்ல

ஆஹ் சேரிக்கா சேரிக்கா சேரிக்கா சேரி பசங்க தம்பி பாப்பா கேட்டேன்னு சொல்லுங்க அண்ணனையும் கேட்டேன்னு சொல்லுங்க ஆஹ் சேர் சேரிக்கா bye ஆஹ் bye க்கா வணக்கம் இப்போ நான் வந்து விவசாயத்தே பத்தி சொல்ல போறேன் இப்போ ஒரு ஓவ்வொரு ஊரளையும் வந்து விவசாயிகள் வந்து நிறைய பேர் இருக்குறாங்க ஆனா வந்து அவுங்களுக்கு தகுந்த அதற்க்கான ஆறிவு ஆதாவுது அறிவு சொல்லுறது என்னா எப்படி விவசாயம் செய்யணும் இப்ப இருக்குற நிலைமைக்கு நம்ம எந்த மாதிரி நம்மள தகவ அமைச்சிகிட்டு நாம வந்து விவசாயம் செய்யணும் இங்குறத வந்து அவுங்க வந்து புரிச்சிக்கனும் அதுக்காக அதுக்கு இப்ப இருக்குற மண் இப்ப இருக்குற கால சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்தமாதிரி அவுங்களோட விவசாயத்த மாத்தி அமைச்சிகிட்டாவே விவசாயம் வந்து வெற்றி பாதையில நோக்கி செல்லும் ஒவ்வொரு அவுங்க வந்து பல்நோக்க சிந்தன்னை ஓட அந்த விவசாய எடத்த வந்து மாற்றி அமைக்கணும் இப்போ வந்து ஒருத்தவங்க கிட்ட ஐஞ்சு ஏக்கர்ல நலம் இருக்குதுன்னா அவுங்க ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதி பகுதியாய் அத பிரிச்சி அதுக்கு தனி தனியான ஹம் பயிர்கள பயிர் இடனும் அதுலயே வந்து அவுங்க மாடுகளே வழக்கலாம் மாடுகளுக்கு தேவையான திவனைகளை வழக்கலாம் கோழிகளை வழத்தலாம் கோழிகள் வந்து தேவையில்லா அந்த செடிகளுக்கு வருகிற சின்ன சின்ன பூச்சியெல்லாம் கூட அது சாப்ட்ரும் அதனால நமக்கு வந்து செயற்க்கை உரங்களை வந்து அந்த செடிகளின் மீது தெளிக்க வேண்டிய அதிசயமும் இல்லாம போய்றது இப்போ பால் ஹம் மாடு ஆடு கோழி இதைகளை வளாத்தாலே நமக்கு தேவையான

அதிகமான வேலைகளும் இருக்கும் அதுனால வந்து நம்மனால கவனச்சிக்க முடியாது அப்டியும் போற அளவுக்கு எல்லாம் இதுல இருக்காது இப்ப உதாரணத்துக்கு சொள்ளன்னுன்னா ஒரு மிளகாய் செடி இருக்கு மிளகாய் செடில வந்து இரண்டு வகையான கொசு தாக்குதல்கள் இருக்கும் ஒன்னு வந்து அந்த பூச்சி வந்து அந்த மிளகாயே சாப்ட்று மிளகாய் செடி சாப்டற பூச்சி இருக்கும் பறிக்க போறப்ப நம்மள கடிக்க கூடிய அந்த பூச்சியம் இருக்கும் இதுக்கு நம்ம என்ன பன்லான்னு யோசிச்சிட்டு ஒரு இரண்டு வாரம் அவுங்க வந்து அந்த மிளகாய் தோட்டம் பக்கமே போகல ஹம் அத எப்டி அவுங்களுக்கு வந்து அந்த பூச்சியே ஒலிகிரதனு தெரில அந்த இரண்டு வாரம்மாக போகல ஆனால்

மிளகாய் செடியில இருக்க அந்த பூச்சியோட தாக்குதல் கொறஞ்சி இருந்தது அப்பதா அத கவுனுச்சி பாத்துருக்காங்க ஒ இது வந்து நம்ம செய்யாமலே அந்த இயற்கையே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த மாத்திகுது அதனால நாம அதிகமான செயற்க்கை ஊரங்களை பயன்படுத்தாம இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து தெளிவான அந்த அறிவ நம்ம பெற்றுகணும் இப்போ அந்த காலத்தில்ல வந்து விவசா நெல் விவசாயம் பண்றாங்கான நெல் விதைச்சி இருப்பாங்க அந்த வரப்பு பாத்திகள வந்து அவர தொவர வெண்டைக்காய் கீர

கட்ட தேவயில்ல அப்டி என்ன அப்போ என்ன ஆகுன்னா நம்ம வந்து அருசிகள வச்சி எடுக்குற அதே சமயத்துள்ள நம்ம வீட்டுக்கு தேவையான அவரப்பருப்பு தொவரப்பருப்பு அது போன்றவையும் அப்புறம் தினசரி வாழ்க்கைக்கு தேவையான காய்கறிகளையும் நம்ம பரிச்சிக்களா கீரைகளை பரிச்சிக்களா அதையும் போல வந்து செடிகள வந்து சாப்ற்று எலிகள் வந்து இந்த நெல் செடிகள் வந்து சாப்ற்று அப்டின்னு சொல்லி சிலர் வந்து மின்சார வேலிகள் எல்லாம் கூட அமைக்குறாங்க ஆனா அதுக்கு முன்னோர்கள் கண்டுபுடிச்ச வழி என்னன்னா பொதினா செடிகள அந்த வரப்பு ஓரத்துல எல்லாம் வரப்பு ஓரத்துலையும் நற்றுறது அப்டி நட்டுட்டன்னா அந்த பொதினா செடி ஓட வாசத்துக்கு எலிகளோ பாம்புகளோ நெல் விவசாய பூமியில்ல உள்ள நுழையிறது இல்ல அதனால என்ன ஆகுது நமக்கு உரங்கள தயாரிக்க வேண்டும் உரங்களுக்கு செயற்க்கை உரங்கள வந்து நம்ம பயிர்யிட பயிர்கள் மேல தெளிக்க வேண்டியே அவசியம் இல்லாம்மல் போயிறது இதனாலே நம்மலுக்கு வந்து இயற்க்கையாகவே நெல்கள் வந்து நல்ல உட்டச்சத்து ஓட கிடைக்குது அது வந்து நம்ம மனசார மத்தவங்களுக்கு கொடுக்க முடியுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும் so மாடு வளக்குறதுனாலே என்ன கிடைக்கும் நமக்கு அத கிடைகிறந்த சாணியே வந்து உரம்மா பயன்படுத்தலாம் biogas க்கு பயன்படுத்தலாம் அந்த biogas வந்து நம்மளோடயே வீட்டுக்கு எரிவாயுவாக இயற்க்கை எரிவாயுவாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால சமையல்கள் சமையல் எரிவாய்வுக்கு நாம் செலுத்த வேண்டிய கட்டணம் வந்து நமக்கு குறையும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து நாம யோசிச்சி செயல் படுத்தன்னும் இதையே எடுத்துளே கோழிகளையும் ஆடுகளையும் வளர்ப்பதன் மூலமாக நமக்கு அதற்கான தனி வருவாயும் இட்ட முடியும் மாடுகளிட மிருந்து பால்களையும் நாம் பெற்று விற்பதன் மூலமாக ஆட்டு மாட்டு பால்களை விற்பதன் மூலமாகவும் நாம தனி வருவாயே இட்ட முடியும் இவ்வாறு ஒரே ஒரு இத வந்து நம்பி இருக்காம நாம இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து அதற்காக நாம் கொஞ்சம் நாம செலவிட்டோனா நாம வந்து விவசாயுத்துல லாபம் அடையலாம் விவசாயத்துள்ள வந்து நஷ்டம் ஆயிருச்ச்சி இங்க பேச்சிக்கே இடம் இல்லாமல் போகும் ஒவ்வருத்தொரும் அத வந்து புரிச்சிக்கனும் முன்னோர்கள் எப்டி விவசாயம் செய்தார்கள் அப்டி இன்க்ரதே நாம வந்து கவனிச்சிகிட்டே இருக்கணும் அவுங்க கிட்ட இருந்து நீங்க எப்டி பண்ணுவி ஏன்னா அந்த காலத்துல விவ அவுங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு செயற்கை உரங்களை இல்லை இருந்தாலும் பயிர்கள் வந்து எப்டி செழிப்பாக வளத்துனாங்க அப்டி இங்கிறது இப்போ ஒரு நெல் அறுவடை முடிச்சினோ நம்ம வரப்பு ஓரத்துல நட்டு இருக்குற அவர தொவர அதுவும் காச்சி இருக்கும் அந்த செடிகளையும் என்ன பன்னுவாங்கான அந்த நெல் களத்துலே உள்ள போட்டுடுவாங்க னேல் வயலே போட்ருவாங்க அது வந்து மக்கி என்ன ஆகுனா அதுவே ஒரு உரமாகும் அதோட சேத்து மண் நாம கேளரி கேளரி விடுரபோளுதும்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 அந்த மண்ணுக்கு நம்ம உரங்களை பயன்படுத்த வேண்டியே தேவை என்பதே இருக்காது அதை போல் நம்மளோடயே தோட்டத்தின் அனைத்து பாகங்களிலும் ஒரு குழி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

எறங்கும் அப்போ அந்த பூமியிலே வந்து நமக்கு வந்து நீர் வளம் வந்து நிறைந்து இருக்கும் அதை பயன்படுத்தி நாம வந்து விவசாயத்த செஞ்சிக்கலாம் இப்போ ஒரு ஒவ்வொரு இதுல வந்து மா மரம் தெக்குமரம்லா வளத்துருப்ப என்ன பன்னுவாங்கன்னா ஒவ்வொரு தெக்கு மரம் வந்து மிக உயரந்து வள வளர்ந்து கூடிய மரம் அதில் மிளகு செடிகளை ஏற்றிவிடுவார்கள் அதுனாலே என்ன ஆகுன்னா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

அந்த கீரை நம்மளோட தேவைகளுக்கு போக மிதி நாம வந்து விக்கலாம் கோழிகளுக்கும் திவினமாகவும் போடலாம் ஆல் மாடு மாடுகளுக்கு திவினமாகவும் கொடுக்கலாம் அவைகள் வந்து செழுத்து வளரும் அதனால நமக்கு வந்து இந்த ஆடு மாடு கோழி இதைகளே வந்து நோய் தாக்குதல்களுக்கு உள்ளாகாது ஒவ்வொருவரும் இதை கவனித்து செயல் பட வேண்டும் நீர் மேலாண்மையும் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு செடிகளுக்கு இவ்வளவுன்னு தேவை அதை வந்து தொட்டி நீர் பசனமாகவோ அல்லது கால்வாய் வழி பசனமாகவோ அமைத்து நாம வந்து பயிர் இடலாம் நம்ம நேலத்துக்கு என்ன வகை பயிர் வெழியும் விளையும் அப்டி இங்கிரத நாம வந்து பாத்து தான் பயிர் இடனும் அவுங்க போட்றாங்க இவுங்க போட்றாங்க இங்கரத்துக்காக நம்ம பூமியலே அத போட்டு வந்து அதுல பயிர்ட்டு நாம பயிர் வர்ல அப்டியு சொல்லி நாம நஷ்டம் அடைய கூடாது ஒவ்வொருவரும் இப்ப இணையதளத்தின் மூலமாகவும் காய்கறிகள் வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நமக்கு வந்து நாம தயாரிக்கும் நாம் விளைவிக்கின்ற காய்கறிகள் வந்து விற்பனை ஆகாது என்று நாம் பயபுடவும் தேவை இல்லை ஒவ்வொரு இணையதளத்திலும் வந்து நாம வந்து அதற்கான முயற்ச்சிகள் எடுத்தொனா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

மத்தியானம் வந்து தக்காளி சாப்பாடு

அதான் ரசம் இருந்துகிட்டு நம்ம இருந்துகிட்டு ஒரு ஆளு சாப்பிடறமாரி ஊத்தி சாப்பிட்டா பரவாயில்ல பத்து பேரு ஊத்தி சாப்பிடுற ரசத்தை நம்ம ஒத்த ஆளா ஊத்தி சாப்பிட்டா எப்படி bro மத்தவங்களுக்கு பத்தும்? bro ரசம் அதிகமாக சாப்பிட்டு பழகிட்டேன் bro அதனால இதே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சினா ரசம் அதிகமா சாப்பிட்டு பழகினா உன் பொண்டாட்டி daily யும் ரசம்லாம் வைக்க முடியாது bro compulsory ரசம் வைக்கணும் இல்லனா அவளை வீட்டை விட்டு துரத்திடுவேன்

HOD நிறையா சொல்லுவாப்பல அவர் வயசுக்கு நம்ம வயசுக்கு நம்ம என்ன வேணா பேசணும் ஆமா bro IV போறோம் IV எங்க போலாம் place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 bro இந்த மாரி லூசு மாரிலாம் பேசிட்டிருக்காத bro சரி bro ஆஹ் இப்ப என்னனா? பெங்களூர் போலாம் ஒன்டர்லா போலாம் okay வா? இல்லைனா அக்ஷ்ய் சொன்ன மாதிரி மைசூரு அந்த side போயிக்கலாம்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 வயநாடு name கேட்டாலே தெரியல ஆமா அங்க full ஆ forest land தான் விவசாய நிலம் விவசாய விவசாய நிலமா?

ஆமாம் bro அதனால தான் அங்க போயிட்டு விவசாயம் எப்படி நடக்குதுன்னு பாத்துட்டு ஒரு training எடுத்துட்டு வரலாம் ஆஹ் okay பண்ணலாம் போலாம் எவ்வளவு ஒரு~ ஒரு ஆளுக்கு budget எவ்வளவு bus உ போன time speaker வேற இதுவாயிடுச்சு புகைஞ்சிடுச்சி இந்த time speaker புகையாத அளவுக்கு நம்ம

அதே company ல வேற ஒரு bus bro இந்த time

ஒருத்தவன் ரெண்டு பேருங்கிறதைவிட ஒரு ஒரு அஞ்சு, ஆறு பேரு வரமாட்டாங்க mostly ஆமாம் அஞ்சு பேரு வரமாட்டாங்கனு வெச்சிக்கியேன் girls ல ஒரு பொண்ணு வராது தெரியல அந்த ஒரு பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு வரதே இல்ல

ஓ அப்படியா அப்பலாம் நாங்க அப்ப பேசிட்டிருக்கும் போது வரமாட்டேன்னிடுச்சு அந்தப் பொண்ணு. இப்பதான் சண்டையில பேசுறதில்லை

அஹ் சாரு வந்து சண்டையாம்